அதுல ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கு.

பை பின்னாடி வந்து ஒரு ட்ரீயு தெரியுது நறைய டிரீஸ் தெரியுது.

படிக்கட்டு மாரி இருக்கு அதுலெ வந்து பெய் மேலெ நின்னு பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும்.

இது ஒரு அனிமல் ஆஸ்பத்ரி.

அயிட்டம் அரேஞ்சுமென்ட் வந்து நறைய இருக்கு.

வால் கிளாக்கு அ லைட்டிங் அரேன்ஜ்மெண்ட் இருக்கு.

ஒருத்தர் நின்னு வேடு கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டுட்ருகாரு.

வேப்ப மரத்து கிட்ட வந்து ஒரு சோப்பு ஏதோ அடிச்சிருக்காங்க.

இது ஒரு இந்தியன் ஆயில் இதுக்கு பக்கத்துல கார் பைக் ரெண்டு மூணு பைக் நின்னுட்டு இருக்கு காரு நின்னுட்டு இருக்கு.

இது ஒரு ஹோட்டல் ஒருத்தர் வந்து பா நின்னுட்டுருக்காங்க ரெண்டு மூணு பேர் சாப்டுட்டுருக்காங்க.

இதுல வந்து நறைய வயர்ஸ் இருக்கு நறைய மேல பாக்குறவங்க இருக்காங்க.

ஆ கிருஷ்ணன்னு சீதாவூ புல்லு ஆ ஒன்னா ஒரே எடத்துலெ இருக்குறாங்க.